அது தான் சுற்றுலாவே அங்க தான் போனது ஏற்காடு ஒரு புது அனுபவமா அஹ் நல்லா இருந்துது என்னோட நண்பர்களோட போகும் பொழுது

நானு என்னோட ரெண்டு தோழர்கள் அஹ் தோழிகள் எல்லாருமா சேர்ந்து படகுல போயிருந்தோம் நல்லா இருந்துது படகி படகுல போனது அதுக்கு அப்பறம் வந்து அஹ்

இதே மாதிரி ஒரு நாலு வியூவ் பாய்ண்ட்ஸ் கிட்ட போயிருந்தோம் அங்க பொ எல்லா வியூவ் பய்ண்ட்ல இருந்தும் பாக்கூறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு இடமே அதுக்கு அப்பறம் அஹ் பறவைகள் சரணாலயனுட்டு சின்னதா இருந்துது அதுக்குள்ள நாங்க போறதுக்குள்ள நேரம் முடிஞ்சுருச்சு இதுக்கு அப்பறம் நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்க அதுக்கு மட்டும் பாக்கல மத்தபடி இங்க எல்லாம் நிறைய சுத்தி பாத்துட்டு நாங்க எங்களோட வாகனத்துல போனதுனால கொஞ்சம் எங்களுக்கு போகுறதுக்கு சுலபமா இருந்துச்சு எல்லா இடத்தையும் போயிட்டு பாத்துட்டு நிறைய பெரிய பெரிய மரங்கள் கிளை, பூக்கள் அஹ் விதவிதமான பூக்களுன்னுட்டு நிறைய பாத்தோம் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துது அஹ் சரி நிரோஷா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த மாதிரி காலநிலை மாதிரிகள் இல்லன்னா புவி வெப்பமாதலில் அணு ஆற்றலின் பங்கு அது எதனா கொஞ்சம் நந்தினிக்கும் எனக்கும் சொல்ல முடியுமா உங்களால உம் சூரிய வெளியீடு மாற்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நம்ம புவி வெப்பமாதலை தான் பாத்துட்டு இருக்குறோம அஹ் அதை பத்தி நான் சொல்றேன் சூரிய வெளியீட்டில் ஏற்படும் மாற்றங்கள் இறந்த காலத்தின் தட்பவெப்பநிலையின் மாற்றத்திற்கு

திணிப்புகளுக்கு வெப்பநிலையை வெவ்வேறுவிதமாக பாதிக்கிறது. இரண்டு கரணியங்களையும் கூடுகையானது அடி அடிவளிமண்டலத்தின் வெப்பநிலையைக் கூட்டும் அதேவேளையில் சூரிய திணிப்பின் கூடுகை அடுக்கு மண்டலத்தை சூடாக்குவதோடு வெப்பம் சிக்குறுத்தும் வளிமண்டலங்களின் கூடுகையை அடுக்கு மண்டலத்தை குளிர்விக்க வேண்டும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் செயற்கைக்கோள் அளவீடு கிடைக்கப்பெற்றது முதல் அடுக்குமண்டலத்தின் வெப்பநிலை சீராகவோ அல்லது குறைவ குறைவானதாகவோ உள்ளது. அதற்கு முன்னர் தட்பவெப்பநிலை பலூன் அளவீடுகளையும் உள்ளடக்கியதால்

சிக்கலான வடிவம் இவற்றின் காரணமாக எளிமைப்படுத்தல்கள் அவசியமாயிருக்கிறது. அனைத்து நவீன கால மாதிரிகளும் ஒரு கடல் மாதிரியான மற்றும் நீர் மற்றும் கடல் மீதான பனி உறைகளுக்கான மாதிரிகள் இவற்றுடன் பிணைந்த ஒரு வளிமண்டல மாதிரியை வந்து உள்ளடக்கி இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா சில மாதிரிகள் வந்து வேதியியல் மற்றும்

காலநிலை வந்து வெப்பமுற்றுள்ளதைக் காட்டுகிறது. இருந்தாலும் வந்து வருங்கால வந்து இங்கு பச்சை வீடு வாய்வு அளவுகளுக்கான அதே அனுமானங்களை பயன்படுத்தினாலும் கூட, அங்கு தொடர்ந்து காலநிலை உணர்திறனின் ஒரு குறிப்பிடத்தக்க வரம்பு இன்னும் தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருங்கால பச்சை நிற வீடு வாய்வு செறிவுகள் மற்றும் காலநிலை மாதிரிகளின் நிச்சயமற்ற தன்மைகள் உள்ளடக்கிய நிலையில், ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரையிலான ஆண்டுகளுடன் நம்ம ஒப்பிடும் போது இருபத்தோறாம் நூற்றாண்டின் நிறைவுக்குள் வெப்பம் வெப்பமாதல் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்குறதை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க சமீபத்திய காலநிலை மாற்றத்திற்கான காரணங்கள் என்னன்னு நம்ம கவனிச்சோம்னா, பல்வேறு இயற்கையான மற்றும் மனிதரால்-உருவாகும் காரணங்களினால் உருவாகக் கூடிய மாற்றங்களாக மாதிரிகளால் கணிக்கப்படுகிற கணிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடப்பு காலநிலை மாதிரிகள் சென்ற ஆண்டின் உலகளாவிய வெப்பநிலை மாற்றங்கள்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்து வரையான காலத்தில் நிகழ்ந்த ஒரு வெப்ப மாற்றத்திற்கான இயற்கை மாறுபாட்டை இல்லன்னா மட்னித விளைவுகளை குழப்பமின்றி காரணமாய் வந்து காட்டவில்லை அப்படிங்குறதிய சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்த வெப்பமடைதலுக்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட பச்சை நிற வாய்வு வெளியீடுகளின் காரணம் தான் மேலோங்கிஇருக்கு அப்படிங்குறதை வந்து தெரிவிச்சு இருக்காங்க வருங்கால காலநிலை மீதான புவி காலநிலை மாதிரி கணிப்புகள் எல்லாமே தவிர்க்கவியலாத பச்சை பச்சை வீடு வாய்வு உமிழ்வு நிலைவுகளி சூழ்நிலைகளால், பெரும்பாலும் வந்து உமிழ்வுகள் சூழ்நிலைகள் மீதான சிறப்பு அறிக்கையில இருந்தானவற்றால் நிர்பந்தமா நிர்ப்பந்திக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில மனிதர்கள் வந்து கார்பன் டை ஆக்ஸைட அதிகமா யூஸ் பண்றதால அதாவது நம்ம அதிகமா வந்து சுற்றுப்புற சூழல்ல வந்து வண்டிகள் அதிகமா ஓட்டுறதால அது மாதிரி இருக்கதால வந்து நிறைய புகைகள் எல்லாம் வெளியிட்டு நிறைய வாயுக்கள் வந்து வெளிய விடுறதால சீக்கிரமா ஓசோன்ல நிறைய அஹ் பாத்திப்ப ஏற்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேகங்களின் பிரதிநிதி மேகங்களின் பிரதிநிதித்துவம் என்பது வந்து நடப்பு தலைமுறை மாதிரிகளில வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மைக்கு முக்கிய மூலாதாரங்களில் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த பிரச்சினைக்கு எல்லாம் ஒரே வழி என்ன அப்படினா நம்ம வந்து

தீண்ட தீங்கு விளைவிக்க கூடிய எந்தவொரு வாயுக்களையும் நம்ம பயன்படுத்தாம அதாவது குளிசாதன பெட்டியெல்லாம் அதிகமா பயன்படுத்தாம வாகனங்கள் அதிகமா பயன்படுத்தாம மிதிவண்டி ஓட்டுதல் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணோம்னா புவி வெப்பமாதலை நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்குறதை சொல்லியிருக்காங்க நந்தினி நந்தினி நிரோஷா இதோட வந்து இந்த உரையை முடிச்சுக்குறேன் என்ன நான் சொல்லிக்கிறேன் நீங்க என்ன நினைக்குறீங்க உம் நல்லது ஜெயா நன்றி நன்றி hello அஹ் hello என்னம்மா என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கோம்

ஆமா ஆமா இங்க ஒரே மழை ரெண்டு மூணு நாளா current இல்ல ரெண்டு மூணு நாளா current ஏ இல்ல

அதான் பாத்துட்டுதான் சரி என்னாச்சு என்ன திடீர்ன்னு இப்படி ஒரு சம்பவம் அதுவும் நம்ம area தெரியுதுன்னு சொல்லிட்டு call பண்ணி கேட்கலாமேன்னு போட்டேன்

ஆமா அதனால இப்பதான் current வந்தது charge போட்டுட்டு on பண்ணேன் missed call message வந்திருக்குது சரியான வாங்கு வாங்கி இருக்க போல மழை என்னாச்சு எப்படி sudden ஆ இப்படி manage பண்ணீங்க two days ஆ என்ன இது வேற வழியே இல்ல ரொம்ப கஷ்டமாதான் இருந்தது ஏன்னா இது மாதிரி இதுவரைக்கும் experience பண்ணதே இல்லையா

அதனால கொஞ்சம் different ஆதான் இருந்து ஆனா நல்லாதான் இருந்தது அதுவும் current இல்லாம night கதவை திறந்து வெச்சுட்டு தூங்குனோம் சென்னையிலதான் அந்த மாதிரி vibe எல்லாம் ஆரம்பிக்கும் சொல்லுவாங்க i think நவம்பர் டிசம்பர் வந்தாலே சென்னைக்காரங்க எல்லாம் உஷார் ஆயிடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய வரும்

இப்ப போய் சம்பந்தமே இல்லாமதான் மழை அதுவும் சம்மந்தமே இல்லாம விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு பாரு

அது மழையை கூட கொஞ்சம் okay தான் காத்தும் அதோட சேர்ந்து பயங்கர காத்து அடிச்சதா

சூறாவளி மாரி அடிச்சது காத்து அதனால எல்லா மரமும் விழுந்து எல்லாமே இப்போ இது post கம்பத்திலேயே விழுந்து

post கம்பம் எல்லாம் விழுந்துருச்சு அதனாலதான் current cut இல்லன்னா normal லா மழை பெய்யும்போது cut பண்ணுவாங்க அது வேற

மழை காத்து எவ்வளவு நேரம் வந்தது one hour சரியான மழை காத்து

முதல் நாள் ஒரு one hour அடுத்த நாள் ஒரு one hour

ஓ அப்ப எப்படி morning ல இருந்தே morning one hour ஆ இல்ல evening நானே இப்ப leave விட்டுருக்காங்கல்ல தம்பிக்கு அதனால ஊருக்கு போயிருந்தேன் வந்தேன் ஊர்ல இருந்து மதியம் ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்காப்புல இருட்ட ஆரம்பிச்சுருச்சா அவ்வளவுதான் ஒரு நாலு மணிக்கு வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு

ஆனா அதான் முன்னாடியே எதுவும் தெரியலலைல்ல இந்த மாரி மழை

அப்படியே நேராவே அடிச்சது வீட்டுக்குள்ளேயே வரவே இல்ல ஒரு பொட்டு காத்து கூட வரல வேர்க்குது வீட்டுக்குள்ள current இல்லாம

ரொம்ப கஷ்டப்பட்டுரூபீங்கள காத்தும் இல்ல current ம் இல்ல ஆமா பிள்ளைக வேற வீட்டுல leave time அ

தண்ணி எப்பயுமே வீட்டுல தொட்டி இருக்கறதுனால கொஞ்சம் manage பண்ணியாச்சு குடிக்கிற தண்ணியும் இருந்தது நல்லவேளை அன்னைக்கு காலைல தான் வந்தது தண்ணி வண்டி சரின்னு பிடிச்சு வச்சிருந்தேன் ரெண்டு குடம்

இல்லேன்னா சுத்தம் குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கணும் neighbours எல்லாரும் எப்படி இருந்தாங்க எல்லாரும் ready யா தான் i mean கொஞ்சமாவது இருந்துச்சா வீட்ல இல்ல கஷ்டமா

எதுவுமே இல்லாத போது எல்லாம் அன்னைக்கு hotel hotel ல சாப்பாடு கிடைக்கல அவங்கனாப்புல current இல்லாம என்ன செய்வாங்க ஆமா correct தான் அவங்களும் என்ன பண்ணுவாங்க அது summer leave வேறயா எல்லாரும் கொஞ்சம் இப்ப school அந்த மாதிரி இருந்தாலாவது நம்ம prepare பண்ணி பார்ப்போம் weekend ல ஏதாவது ready பண்ணி வைப்போம் தானே மெதுவா பண்ணிக்கலாம்ன்னு இருக்கோம் அதனால ஆனா சரியான இது meme எல்லாம் முடியலை பேஸ்புக் உள்ள போனாலே அந்த ஏழாம் அறிவுல வரும் பாத்தியா எல்லாரையும் நான் மயக்கிட்டேன் but அவனை மட்டும் என்னால எதுவும் பண்ண முடியலைன்னு அதமாரி போட்டு விருதுநகர்ல இருந்து இவ்வளவு நாளா வந்துட்டிருக்கோம் நான் எல்லா area வுக்குள்ளயும் போயிட்டேன்

என்னால காலடி எடுத்து வைக்க முடியலைன்னு தெரியலே அதுவும் summer time ல போய் இப்படி உங்களுக்கு நல்லா

அங்க ஒரு வாரம் பத்து நாள் அப்படி current இருக்காது தண்ணி இருக்காது ஒண்ணும் இருக்காது இங்க எல்லாம் எப்படி தண்ணி எல்லாம் நம்ம ஏரியால நின் நின்னுச்

ஆமா ஆமா மழைனால கூட damage இல்ல காத்துனால தான் அத post கம்பு எல்லாம் விழுந்துருச்சு

மரம் எல்லாம் பெரிய பெரிய மரம் எல்லாம் விழுந்திருச்சு நிறையா

அதனால அங்கங்க எல்லாம் settle ஆகித்தான் இருந்தாங்க office time school time அப்படின்னா கொஞ்சம் இதுவா இருந்திருக்கும் வேற மாதிரி இருந்திருக்கும் எங்க leave னால எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல settle ஆகிதான் இருந்தோமா

அதனால அந்த road ல எல்லாம் அவ்வளவா இது பண்ணலை நாம்ப வீட்லதான் பொழுது போகாம இந்த தாயம்

ஆமா ஆமா நீ வெளிய போய் விளையாட முடியாது சாதாரணமாவே இங்க வெளிய போக முடியாது வண்டியெல்லாம் போகும் current இல்லாம சுத்தமா வெளிய போக முடியாது சமைக்கிறதுக்கு current வேணும்

ஆமா அந்த காலத்துல எல்லாம் எப்படி current இல்லாம இருந்தாங்களோ பெருசா இருக்கும் அது மாதிரி நமக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் அந்த middle age ல இருக்கும் போதே மெழுகுவர்த்தி இல்ல விளக்கு ஏத்தி வச்சு அந்த மாதிரி எல்லாம் நம்ம இருந்திருக்கோம்

இரண்டாவது நிமிஷம் இரண்டாவது நாள் சாப்பிட்டு அந்த பாத்திரம் போட்டு இரண்டாவது நாள் பார்த்து திரும்பியும் மழை பெய்ய வந்ததுல சரி சரிப்பட்டு வராதுன்னு பக்கத்துலதான் குழாய் இருக்கு சரி நான் அந்த குழாயில ஒரு ரெண்டு மூணு குடம் அடிச்சு பாத்திரத்தை கழுவி போட்டேன் ஏன்னா அது வேற ஒரு பக்கம் இடைஞ்சலா இடத்தை அடைச்சுக்கிட்டு

வீட்டுல எடுத்தா தண்ணி பிறகு bathroom use அது மாதிரி பண்றதுக்கு முடியாது அதனால

அதிசயம் அந்த pipe எப்பவுமே repair லதான் இருக்கும் எப்பவுமே இந்த pipe ல தண்ணியே வராது இப்ப ரெண்டு மூணு மாசம் முன்னாடிதான் கொஞ்சம் repair பண்ணி வச்சிருந்தாங்க

அது நல்லதா போச்சு எங்களுக்கு ஆனா மழன்னு இருந்து அந்த தண்ணி இருந்தா கூட ஒரு அளவுக்கு சமாளிக்கலாம் ஆனா இந்த காத்து வந்துச்சுன்னா அது சரியான சேதாரம் பண்ணி விட்டுப் போயிரும் பாவம் அவுங்க EB காரங்களும் எவ்வளவுதான் சரி பண்ணுவாங்கன்னு

உம் நிறைய பெரிய பெரிய மரமா விழுந்திருச்சா அவங்களும் எவ்வளவு சமாளிப்பாங்க correct தான் அதாவது மரத்த எடுத்து clear பண்றதே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் line அ கொடுத்து அதுவும் post எல்லாம் சாய்ஞ்சுச்சுன்னா ரொம்ப பெரிய மண்டை வலி அவுங்களுக்கு எங்க வீட்டு பக்கமே ஒரு பெரிய வேப்பமரம் இருக்கு

எங்க வீட்டு பக்கம் அது எங்க தெருவுலதான் விழுகலை மரமே எல்லா தெருவுலயும் மரம் விழுந்திருக்கு போல நான்கூட பெருசா ஒண்ணு இருக்குமே அந்த வேப்பமரம் எங்க தெருவுல வந்து பாத்துட்டு போனாங்க விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு எங்க தெருவுல மட்டும்தான் விழுகலை மரமே

மத்த மத்த தெருல எல்லாம் ரொம்ப விழுந்திருக்கு போல காத்து வந்துச்சுன்னா கஷ்டம் இந்த கோடை மழைனாலே கொஞ்சம் கோடை இடி ரொம்ப இதா இருக்கும்னு சொல்

ஆமா ஆமா correct நீங்க நம்ம area ல எத்தன பேரு அப்போ எல்லாம் இந்த middle age ல இருக்கும் போதே இடி விழுந்து எவ்வளவோ பேர் இறந்திருக்காங்கல்ல அந்த மாதிரிதான் இருக்கும் இடி இடிக்கும் மழை heavy யா இருக்கும் அந்த அந்த சமயம் evening மாதிரி காட்டுக்கு போறவங்களுக்கு கொஞ்சம் risk ஆ இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் ஆனா இந்த இதுதான் first time ல எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்சு current இல்லாமல்லாம் போகும் மழை நிக்கும் வந்துரும் இந்த மாதிரி current இல்லாம அப்படி எல்லாம் இருந்தது இல்ல இத்தனை எப்போ எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ பிறந்ததுல இருந்தே அந்த மாதிரி எல்லாம் இருந்தது இல்ல இருந்தது இல்ல அதுதான் first time

அதனால கொஞ்சமாவது prepare ஆ at least தண்ணி பிடிச்சு வக்கிறது அப்புறம் ஆனா இங்கெல்லாம் இந்த corporation ல இருந்து தண்ணி எல்லாம் அப்ப வந்து குடுத்தாங்க அந்த எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு ஆனா current இல்லைங்கிறது ஒரு இது ஆனா இங்க அப்போ அந்த சென்னையில இருந்தப்போ என்ன இருந்ததுன்னா அப்பதான் வெளிய வந்து யார் யார் இருக்காங்க எந்தெந்த வீட்டுல அந்த தெருவே வெளிய வந்து

ஆமா அந்த மாதிரி இருந்தது அந்த memory எல்லாம் மறக்க முடியாத ஒரு ஒரு வாரம் இதேதான் ஆனா நமக்கு சமைக்கிறதுதான் ரொம்ப கஷ்டம்

நம்ம monthly budget போடுறவங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை இந்த daily வாங்குறவங்களுக்குதான் பிரச்சனை

காய் இருக்காது அரிசி இருக்காது ஒண்ணும் இருக்காது இருக்கிறதை வச்சு manage பண்ணி எப்பப்பா ஆமா ஒரு பெரிய இது பழைய காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாரோட அருமையும் அவனெல்லாம் இப்படி வாழ்ந்திருக்காங்க அவங்க ஆனா அதான் வந்து தண்ணி pipe இப்ப நீ சொன்ன மாதிரி பாரேன் இத்தனை நாளா நம்ம அதை கவனிக்கவே இல்லை ஏதோ நீங்க repair பண்ணி வச்சதுனால இப்ப உதவுச்சு நம்ம வந்து அதெல்லாம் மறந்துட்டோம் அதை நம்ம பராமரிக்கிறதும் இல்ல அதனால நம்ம கொஞ்சம் care பண்ணோம்ன்னா நமக்கு இந்த மாதிரி உதவும் கிணறுமே அப்படித்தான் இங்க எல்லாம் mostly சில பேர் வீட்ல வந்த காலத்து வீட்டுனால கிணறு வச்சிருந்தாங்க அப்போ உம் கிணறுலதான் ஒரு சில வீட்டுல இருக்கு அவங்க வீட்டுல permission கேட்டு அந்த அவங்க தண்ணிதான் use பண்ணி ஏன்னா corporation ல இருந்து ஒரு ஒரு ஆளிதான் வரும்

pipe அங்கெல்லாம் அந்த அடி pipe ஏ இல்லை அது எங்கயாதுதான் அது ரொம்ப long ஆ இருக்கு அங்க இருந்து தூக்கிட்டு வர அந்த குடத்தோட விலையே high ல இருந்தது ஒரு குடமே எவ்வளவோ ரூபாலாம் சொல்லி அப்படியெல்லாம் கா யோசிக்கும் போது என்னவெல்லாம் business பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி

அஹ் ஏன்னா யார் வீட்டிலேயும் குட குடங்கிறது ஏன்னா இது தண்ணி கூட ஆரோ போட் அதனாலே இது அதிலயே store ஆயிக்குது minimum ஒரு eight liter ல இருந்து store ஆகுது அதனால யாரு குடம் வச்சு தண்ணியெல்லாம் வைக்கிறதே கிடையாது நம்ம pipeline போட்டு வர்றோம் அதனால அவங்க அந்த குடத்துக்காக அலைஞ்சு குடம் கிடைக்காம

ரொம்ப பெருமைப்படுவேன் meme ல ஒரே விருதுநகர் காரங்க full ஆ இதுதான் வைப்பாங்க எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா வரவே வராது எங்க area ல எட்டிப் பார்க்காது அப்படின்னு ஏன்னா நமக்கு சுனாமி வரவும் வாய்ப்பில்ல

அதனால ஒரே பெருமையா இருக்கும் இப்ப அதே opposite ஆ போட்டு ரொம்ப இதா போட்டு இருந்தாங்க அஹ் இன்னொரு meme என்ன தெரியுமா வந்திருந்தது அஹ் அதை பாக்கலே இதை பாக்கலேன்னு சொல்லி இப்ப எல்லாத்தையும் வர வச்சுட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி ஒரு meme வந்திருந்தது ஒரே நேரத்துல பார்த்துட்டு

இல்ல அந்த இதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிள்ளைங்க விளையாட செய்ய இருந்திருக்கும்ங்க

மதிய time அதுவும் ஞாயிற்றுக்கிழமையா போயிடுச்சு

அதனால ஆளுங்க எதுவும் பாதிப்புலாம் இல்லை உம்